இது ஏதோ ஒரு துணி கடை.

அதுக்கு அடுத்து பாத்தா அதுல வந்து கேட் இருக்கு.

மேல வந்து பிரவுன் கலராவு இருக்கு.

இதுல வந்து ஒரு ஐஸ்கிரீம் வைக்க கூல் கூலா ஐஸ்கிரீம் இருக்க கூடிய ஒரு டப்பா வச்சிருக்காங்க.

இன்ன பேப்பர் கலர் பேப்பர்லாம் வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இது ஒரு பேங்கு பேங்க் ஆஃப் பரோடா .

இது வந்து பிரண்டுல வந்து ஹிந்தில எழுதிருக்காங்க. இன் இங்கிலீஷ்ல லைட்டா எழுதி இருக்காங்க. ஹிந்தியில எழுதிருக்காங்க. ஒரு பெரிய போர்ட் வச்சிருக்காங்க.

மக்கள் வந்து அந்த எல்லா நோட்டீஸ்ஸெல்லா பாத்து அறிகிறதுக்கு ஏத்தவகையில சின்ன சின்ன நோட்டீஸ்ம் வேற ஒட்டிருக்காங்க எல்லா ரெட் கலர்ல இருக்கு.

ஸ்கூல் பில்டிங் நல்லா நீட்டா இருக்கு நல்ல ஒரு மஞ்ச கலர்லயும் புளு கலர்லயும் அழகா இருக்கு.

இது ஏதோ ஒரு கட்டடம் வந்து வார்க்குற வேலை நடக்கு.

அதுல வந்து ஒரு இடத்துல மட்டும் தா நறைய பேர் இருக்காங்க இன்னொரு பெட்ரோல் பங்கில வந்து யாருமே போகல்ல.

இன்னோ கேமரா வசதி இருக்கு.

இன்னும் வந்து நிறைய கார் கொண்டுவிட்ருக்காங்க.

அதுல மேல ஒ மூணு கலர்லயும் மூணு பிளேவரா இருக்கும் போல.

ஒரு ஆளு மியூசிக் போடுறாங்க இன்னொரு ஆளு பாட்டு பாடறதுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க.

இது கன்னியாகுமரி ரயில்வே டேஷன் கன்னியாகுமரி டேஷன் இது.

ஆட்டோ பஸ்சு எல்லாம் வந்து நின்னுட்டு போகக் கூடிய ஒரு இடம் மாட்டு இருக்கு.

இன்னு வந்து ஆணுங்கயெல்லாம் போய்ட்டே இருக்காங்க.

உள்ளாடிக்ள்ள பர்னிச்சர் அந்த மெத்தே எல்லா இருக்கிறது தெரியுது.

இதுல நல்ல ஒரு அழகான கொத்து லைட்டு நல்ல டெக்கரேட்டான ஒரு கொத்து லைட் இருக்கு.

இத வந்து தூரத்திலிருந்து ஃபோட்டோ எடுத்திருக்க மாறி இருக்கு. நெறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் நமக்கு தெரியுது.

இங்க வந்து அதுல ஆட்கள் எல்லாம் வந்துட்டு போறாங்க.

இது ஒரு கிறித்துவ தேவாலயம் போல இருக்கு.

நிறைய செடி தொட்டி வச்சிருக்காங்க விக்கிறதுக்கு.

அப்புறம் வந்து ஒரு இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பாட் ஒன்னு வச்சிருக்காங்க.